இது ஒரு ரெசார்ட் இதுல நறைய ரூம்ஸ் இருக்கு.

அதுக்கு பக்கத்துல இ_ஐ_எப் மோட்டோன்னு பெயிண்ட்டிங் பண்ணிருக்காங்க.

இவங்களுக்கு பின்னாடி ரெண்டு பேர் உள்ள நின்னுட்டு இருக்காங்க.

அங்க ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க.

அங்க நடூல ஒரு சர்ச் இருக்கு.

அந்த சர்ச்ச சுத்தி நெறைய மரம் இருக்கு.

இதுல ஒரு ரெட் கலர் கேட் ஓபன்ல இருக்கு.

இத சுத்தி ஃபுல்லா பாறையா இருக்கு.

மேல ரூப்ல பலூன் ஸ்டிக் பண்ணி டெகரேட் பண்ணியிருக்காங்க.

அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் பாக்கெட்ஸ் ஃப்ளோர்ல போட்டு வெச்சுருக்காங்க.

கீழ கொஞ்சம் பேர் நின்னுட்டு இருக்காங்க.

சென்டர்ல ஒரு பெட்டு இருக்கு அது மேல டூ பில்லோஸ் இருக்கு.

அங்க இருக்குற ஸ்கூட்டிக்கு பக்கத்துல ஒருத்தர் உக்காந்துட்டு இருக்காரு.

அந்த கன்ஸ்டிரக்ஷன் பிளேஸ்ச சுத்தி ஃபுல்லா டி எஸ்டேட்டா இருக்கு.

இதுல எல்லாரும் யோகா பண்ணிட்டு இருக்காங்க.

அந்த ஆம்புலன்ஸ்க்கு பக்கத்துல ரெண்டு பேர் நின்னுட்டு இருக்காங்க.

இந்த எடத்த சுத்தி ஃபுல்லா கொஞ்சம் மரம் இருக்கு.